அதோட இந்த பக்கம் ஒரு டெம்போ இருக்கு.

நறைய பர்சன்ஸ் வந்து ரோட்ல நடந்து போயிட்ருக்காங்க.

இது பாக்குறதுக்கு ஒரு பீச் மாதிரி இருக்கு.

பின்னாடி வந்து ஏதோ லைட் போட்டுருக்காகங்க.

இது பாக்குறதுக்கு ஒரு பேக்கரி மாதிரி இருக்கு பட் இங்க ப்ரூட்ஸ் ஆல்சோ அவைலபில் மாதிரி தெரியுது.

இந்தப் பக்கம் கார் வாட்டர் வாஷ் பண்றது இந்த பக்கம் பைக் சர்வீஸ் .

இது பாக்றதுக்கு ஏதோ சர்ச்சோட அவுட்டர்ல இருக்குற மாதிரி--

அப்றமா மரத்தோட துண்டுகள வச்சி அதுல வந்து டிசைன் பண்ணி காம்பவுணட் மாதிரி கட்டிருக்காங்க.

இது பாக்குறதுக்கு கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்கு.

இது வந்து ஒரு பட்டாசு கடை மாதிரி--

அப்பறமா அந்த பேட்மின்டன் ப்ளே பண்றவங்க எல்லாமே அந்த கிரவுண்ட்ல நிக்கிறாங்க.

மேல வானம் வந்து நீல கலர்ல ஒயிட் கலர் கிளவுட்ஸ் ஓட இருக்கு.

அப்பறமா ஒரு பெர்சன் வந்து அதுல ஷர்ட் இல்லாம வெளிய உக்காந்திருகாங்க.

மா இதுல மொத்தம் ஃபை பர்சன்ஸ் இருக்காங்க. மூணு பேர் உக்காந்துருக்காங்க. ரெண்டு பேர் பேசிட்டுருக்காங்க.

அந்த பேசிட்டு இருக்குறவுங்க ஒருத்தவுங்க பிங்க் ட்ரெஸ் போற்றுக்காங்க.

இது பாக்குறதுக்கு ஒரு ஏரி மாதிரி இருக்கு.

சர்பத் பாட்டில் பக்கத்திலே நெறயா லெமன்ஸ் இருக்கு.

ஒருத்தர் வந்து அதுல ஒயிட் கலர் டிரஸ்ஸ எடுத்துட்டு போறாரு.

அதோட ரெண்டு கேட்டுமே ஓபன் பண்ணிதா வச்சிருக்காங்க.

இது வந்து போட் செய்ற பிளேஸ் மாதிரி இருக்கு நெறைய போட் வந்து கொஞ்சம் ஒர்க் முடிச்சு வெச்சிருக்காங்க.

அப்புறமா தூரத்துல ஒரு சின்ன வீடு இருக்--

பிளேட்ல வந்து பிரியாணியில ஒரு பீஸ் இருக்கு.

அப்புறமா ட்ரெயின் ட்ரெயினுக்கு மேல ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒன்னு போட்டிருக்காங்க.